உள்ள வந்து ஒரு பெட் வெச்சிருக்காங்க.

இதுல வந்து நெறைய பில்டிங் இருக்குது.

சுத்தி நிறைய மரங்கள் எல்லா தெரியுது.

ஒரு மஞ்செ கலர்ல கோயில் ஒன்னு தெரியுது.

இது வந்து ஒரு கிளாஸ் ரூம்மு இதுல வந்து மதர்போர்டு இதெல்லா வச்சிருக்காங்க.

நிறைய ஸ்டூடண்ட் வந்து ஆ அதுல இருக்குறாங்க.

இதுல வந்து மூணு பில்டிங் பெயிண்ட் பண்ணிருக்காங்க எல்லாத்துக்குமே மேல வந்து சின்டெக்ஸ் டேங்க் தெரியுது.

ரெண்டு ஷட்டர் வந்து ஓபன்ல இருக்குது.

சுத்தி நிறைய மரங்கள் தெரியுது சன் லைட் தெரியுது மலைகள் தெரியுது.

இதுல நெறைய வீட்டுக்கு ஒயிட் கலர் பெயிண்ட் அடிச்சு இருக்காங்க.

நெறைய கொத்து லைட் போட்டுருக்காங்க.

சிவப்பு கலர் பஸ் ஒன்னு பச்சை கலர் பஸ் ஒன்னு.

இது வந்து மாடெல்லா வளர்க்க கூடிய ஒரு எடொ.

ஒரு மாட்டுக்கு மேல வந்து ஷால் விரிச்சு வேட்டி போட்டு ஒரு ஆள் பூ வந்து வச்சுட்டுருக்காங்க.

இது ஒரு காலேஜ் இந்த கலேஜோட பில்டிங் வந்து நெறய இருக்குது.

தூரத்துல கருப்பு கலர் சுடிதார் போட்டு ஒரு பெண் நிக்கிறாங்க.

இந்த சைடு பீமா அப்படின்னு ஒரு பிளக்ஸ் ஒன்னு வச்சிருக்காங்க வைட் கலர்ல .

உக்கார்றதுக்கு அங்கன அங்கன டேபிள் மாட்டிருக்காங்க.

வால் வந்து ப்ளூ கலர் பெயிண்ட் பனிருக்காங்க.

இங்க ஓய்ட் கலர் டைல்ஸ் போட்ருக்காங்க அதுல ரெண்டு பேர் நடந்து போயிட்ருக்காங்க.

இதுல வந்து பெரிய பில்டிங் ஒன்னு இருக்கு பிராண்ட்ல வந்து ஒயிட் கலர் காம்பவுண்ட் வச்சிருக்காங்க அதுல நெறைய வால்போஸ்டர்லா ஒட்டிருக்காங்க.

பிரண்ட்ல அட்வர்டைஸ்மென்ட் போர்டு வந்து ரெண்டு பக்கமும் வெச்சிருக்காங்க.

நடுல படிக்கற்றுக்கு படிக்கட்டுக்கு மேல வந்து மூணு அ ஸ்டூல் மாறி ஒன்னு இருக்குது.

இது வந்து ஒரு ஸ்டேடியம் இதுல வந்து ஸ்டேடியத்தில வந்து நிறைய பேர் விளையாடிட்ருக்காங்க.

மேல ஒரு லைட் தெரியுது.